ஹெல்லோ பிரெண்ட்ஸ்
ஆக்செஸிங் பீஸ் ஒஃப் அரேஸ் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் பின் வருவனவற்றை செய்யலாம்
ஒனே டைமென்ஷனல் மற்றும் multi டைமென்ஷனல் அரே களின் இண்டிவிடுவல் எலிமென்ட்ஸ் ஐ அணுக மாற்ற அரே களின் ரவ்ஸ் மற்றும் கோலம்ன் களை அணுக மாற்ற அரே களின் மற்ற துண்டுகளை ஸ்லைசிங் மற்றும் ஸ்ட்ரைடிங் ஐ பயன்படுத்தி அணுக மாற்ற அரே களில் இமேஜஸ் ஐ படிக்க மற்றும் சிம்பிள் அரே மேனிபுலேஷன் களால் அவற்றை ப்ராசஸ் செய்ய
இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் அரேஸ் டுடோரியலை முடிக்கவும்
டெர்மினல் லில் ஐபிதான் ஹைப்பன் பைலாப் ஐ திறக்கவும்
ஒரு உதாரணத்துடன் துவக்கலாம்
ஆ மற்றும் சி என இரண்டு சேம்பிள் arrayகள் உள்ளன
அவற்றை இந்த டியூட்டோரியல் முழுதும் பயன்படுத்துவோம்
அதன் அடிப்படையில் துவங்குவோம் ஆக்செஸிங் இண்டிவிடுவல் எலிமென்ட்ஸ்
அதை முதலில் one டைமென்ஷனல் அரே ஆ இல் செய்து விட்டு அதையே two டைமென்ஷனல் அரே இல் செய்வோம்
டைப் செய்க ஆ அரே வித்தின் பிராக்கெட் ஸ்க்வேர் பிராக்கெட் 12 காமா 23 கோமா 34 காமா 45 காமா 56 சி அரே வித்தின் பிராக்கெட் ஸ்க்வேர் பிராக்கெட் 11 காமா 12 காமா 13 காமா 14 காமா 15 காமா வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 21 டோ 25 காமா வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 31 டோ 35 காமா வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 41 டோ 45 காமா வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 51 டோ 55 பின் குளோஸ் தே பிராக்கெட் பின் என்டர் செய்க
அரே ஆ இல் எலிமெண்ட் 34 ஐ அணுக நாம் சொல்வது ஆ ஒஃப் 2 ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் ஐ பயன்படுத்துகிறோம் என்பதை கவனிக்க
டைப் செய்க ஆ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் பின் என்டர் செய்க
லிஸ்ட் கள் போலவே இண்டெக்ஸிங்
அரே களிலும் 0 இல் துவங்குகிறது 34 என்னும் மூன்றாவது எலிமெண்ட் இன் இண்டெக்ஸ் 2 ஆக உள்ளது
இப்போது சி இல் எலிமெண்ட் 34 ஐ அணுகலாம்
இதை செய்ய நாம் சொல்வது சி ஒஃப் 23
டைப் செய்க சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 2 காமா 3 பின் என்டர் செய்க 34 என்பது மூன்றாவது ரோவ் நான்காவது கோலம்ன் இல் உள்ளது
இண்டெக்ஸிங் செரோ வில் துவங்குவதால் ரோவ் இண்டெக்ஸ் 2 மற்றும் கோலம்ன் இண்டெக்ஸ் 3
இப்போது அரே வின் ஒரு எலிமெண்ட் ஐ அணுகிவிட்டதால் அதை மாற்ற முயற்சிக்கலாம்
34 ஐ மைனஸ் 34 என ஆ மற்றும் சி அரேக்களில் மாற்றலாம்
இதை செய்ய எலிமெண்ட் ஐ அணுகியதும் புதிய மதிப்பை அசைன் செய்ய வேண்டியதுதான்
டைப் செய்க ஆ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 2 மைனஸ் 34 மற்றும் சி க்கு டைப் செய்க சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 2 காமா 3 மைனஸ் 34 அதை சோதிக்கலாம்
டைப் செய்க ஆ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 2 enter செய்க மற்றும் சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 2 காமா 3 இப்போது ஒரே ஒரு எலிமெண்ட் ஐ ஆக்செஸ் செய்து அதை மாற்றியும் விட்டோம்
இப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட எலிமெண்ட் களை அணுகி மாற்றலாம் முதலில் ரவ்ஸ் பின் கொலம்ன்ஸ்
ரோவ் சி ஐ அணுகலாம் மூன்றாவது ரோவ் எனக்கொள்வோம்
அதை இப்படி செய்வோம் சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 2 பின் என்டர் செய்க
தே சி இன் கடைசி ரோவ் ஐ அணுகுவது எப்படி
டைப் செய்க சி வித்தின்ஸ்கவேர் பிராக்கெட் 4 பின் என்டர் செய்க அல்லது லிஸ்ட் களைப் போல நாம் நெகேட்டிவ் இண்டெக்ஸிங் ஐ இப்படி பயன்படுத்தலாம்
சி வித்தின்ஸ்கவேர் பிராக்கெட் 1 பின் என்டர் செய்க இப்போது கடைசி ரோவ் ஐ முழுதும் செரோ களாக மாற்றலாம்
இப்படி சி வித்தின்ஸ்கவேர் பிராக்கெட் 1 வித்தின்ஸ்கவேர் பிராக்கெட் பைவ் செரோஸ் பின் என்டர் செய்க அல்லது இதையும் பயன்படுத்தலாம் சி வித்தின்ஸ்கவேர் பிராக்கெட் 10 இப்போது சி இல் ஒரு கோலம்ன் ஐ எப்படி அணுகலாம்
தனி எலிமெண்ட் களை ஆக்செஸ் செய்வது போல கோலம்ன் காமா வுக்குப்பின் குறிக்கப்படும் இரண்டாவது பாராமீட்டர்
முதல் பாராமீட்டர் ஒரு கோலோன் ஆல் மாற்றப்படும்
இது சொல்வது என்ன
நமக்கு தனி ஒரு எலிமெண்ட் தேவையில்லை அந்த டைமென்ஷன் இல் எல்லா எலிமெண்ட் களும் தேவை
மூன்றாவது கோலம்ன் ஐ அணுக டைப் செய்க சி வித்தின்ஸ்கவேர் பிராக்கெட் கோலோன் காமா 2 பின் என்டர் செய்க வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
சி இல் கடைசி கோலம்ன் ஐ செரோ க்களாக மாற்றுக
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
சி இல் கடைசி கோலம்ன் ஐ முழுவதும் செரோ க்களாக மாற்று நாம் சொல்வது சி வித்தின்ஸ்கவேர் பிராக்கெட் கோலோன் காமா மைனஸ் 1 0 பின் என்டர் செய்க ஆ ஒனே டைமென்ஷனல் ஆக இருப்பதால் ஆ இன் ரவ்ஸ் மற்றும் கோலம்ன் என்பதில் பொருள் இல்லை
அதில் வெறுமே ஒரே ஒரு ரோவ் இருக்கிறது
ஆகவே ஆ ஒஃப் கோலோன் என்பது ஆ முழுவதையும் தருகிறது
டைப் செய்க ஆ வித்தின்ஸ்கவேர் பிராக்கெட் கோலோன் பின் என்டர் செய்க வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
மாற்றுக ஆ ஐ 11 12 13 14 15
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
ஆ ஐ மாற்ற சொல்வது ஆ வித்தின்ஸ்கவேர் பிராக்கெட் கோலோன் வித்தின்ஸ்கவேர் பிராக்கெட் 11 காமா 12 காமா 13 காமா 14 காமா 15 பின் என்டர் செய்க இப்போது அரே வின் ரவ்ஸ் மற்றும் கோலம்ன் களை அணுகத் தெரியும்
அரே வின் மற்ற இடங்களை அணுக கற்கலாம் இதற்கு இமேஜ் அரேஸ் ஐ பயன்படுத்துவோம் ஒரு இமேஜ் ஐ ஒரு அரே க்குள் நுழைக்க நாம் இம்ரெட் கமாண்ட் ஐ பயன்படுத்தலாம்
ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி இல் உள்ள இமேஜ் ஸ்க்வேர்ஸ் டாட் ப்ங் ஐ பயன்படுத்தலாம்
முதலில் ஒஸ் இல் அந்த பாதையில் சென்று அதை பார்க்கலாம்
இப்போது ஸ்க்வேர்ஸ் டாட் ப்ங் இல் உள்ள டேட்டா வை அரே இ இக்கு நுழைக்கலாம்
டைப் செய்க Iimread வித்தின் பிராக்கெட் இன் சிங்கில் கோட் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் ஸ்க்வேர்ஸ் டாட் ப்ங் நாம் கமாண்ட் இம்ஷோ ஐ பயன்படுத்தி படத்தை பார்க்கலாம்
இ க்குள் நுழைத்ததை பார்க்க நாம் எழுதுவது இம்ஷோ வித்தின் பிராக்கெட் இ ஆகவே டைப் செய்க இம்ஷோ வித்தின் பிராக்கெட் இ பின் என்டர் செய்க நாம் வைட் மற்றும் பிளாக் ஐ காண்பதில்லை
ஏனெனில் பைலாப் வைட் மற்றும் பிளாக் ஐ வெவ்வேறு கலர் களாக மாற்றிவிட்டது
வேறு கலர் மேப் ஐ பயன்படுத்தி இதை மாற்றலாம்
இ என்பது உண்மையில் என்ன
ஒரு அரே அதை நாம் காண சொல்லவேண்டியது இ ஆகவே ப்ராம்ப்ட் இல் டைப் செய்க இ நாம் ஒரு அரே காட்டப்படுவதை காணலாம்
எந்த ஒரு அரே வின் டைமென்ஷன் ஐயும் காண நாம் பயன்படுத்துவது டாட்ஷேப் பங்ஷன்
ஆகவே டைப் செய்க இ டாட் ஷேப் நாம் காணும்படி நமக்கு இமேஜ் இன் டைமென்ஷன்ஸ் கிடைத்துவிட்டது
imagesquares டாட் png இன் டைமென்ஷன் 300எக்ஸ்300
இந்த டியூட்டோரியல் பகுதிக்கு நம் இலக்கு இமேஜ் இன் மேல் இடது கால்பாகத்தை காண்பது
இதை செய்ய நாம் அணுக வேண்டியது அரே வின் சில ரோவ் க்கள் மற்றும் சில columnகள்
சி இன் மூன்றாவது கோலம்ன் ஐ அணுக நாம் சொன்னது சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் கோலோன் காமா 2
அதாவது நாம் சி இன் மூன்றாவது கோலம்ன் இல் உள்ள எல்லா ரோவ் க்களையும் ஆக்செஸ் செய்கிறோம்
இப்போது நாம் அதை மாற்ற சி இன் மூன்றாவது கோலம்ன் இல் முதல் மூன்று ரோவ் க்களை மட்டுமே அணுகலாம்
நாம் சொல்வது
சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 0 கோலோன் 3 காமா 2
இது தருவது 0 டோ 3 என இண்டெக்ஸ் செய்த ரோவ் க்களின் எலிமென்ட்ஸ்
3 சேர்க்கப்படவில்லை மற்றும் 2 என இண்டெக்ஸ் செய்த கோலம்ன்
கவனிக்க கோலோன் க்கு முன் உள்ள இண்டெக்ஸ் சேர்க்கப்படுகிறது அதற்கு பின் உள்ளது நமக்கு கிடைக்கும் ஸ்லைஸ் இல் சேர்க்கப்படாது
இது ரங்கே பங்ஷன் போலவேதான்
ரங்கே ஒரு லிஸ்ட் ஐ திருப்புகிறது
அதில் மேல் வரம்பு அல்லது ஸ்டாப் வால்யூ சேர்க்கப்படாது
ஆகவே டைப் செய்க சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 0 கோலோன் 3 காமா 2 பின் என்டர் செய்க இப்போது நாம் அணுக விரும்புவது 2 என இன்டக்ஸ் செய்த ரோவின் elements160 மற்றும் 0 டோ 2 உள்ளிட என இன்டக்ஸ் செய்த கொலம்ன்ஸ் ஆகவே டைப் செய்க சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 2 காமா 0 கோலோன் 3 பின் என்டர் செய்க வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
முதலில் சி இலிருந்து எலிமென்ட்ஸ் 22 23 ஐ பெறவும்
பின் சி இலிருந்து எலிமென்ட்ஸ் 11 21 31 41 ஐ பெறவும்
கடைசியாக சி இலிருந்து எலிமென்ட்ஸ் 2131 41 0 ஐ பெறவும்
ல்ட்பாசெக்ட் தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
ஆகவே டைப் செய்க சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 காமா 1 கோலோன் 3 பின் என்டர் செய்க C1 1 இஸ் டோ 3 22 23 எலிமென்ட்ஸ் ஐ தருகிறது
சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 0 கோலோன் 4 காமா 0 11 21 31 41 எலிமென்ட்ஸ் ஐ தருகிறது
C1 கோலோன் 5 0 21 31 41 0 எலிமென்ட்ஸ் ஐ தருகிறது
ரங்கே களை ஸ்பெசிஃபை செய்யும் போது நீங்கள் முதலிலிருந்து ஆரம்பித்தாலோ அல்லது கடைசி வரை போனாலோ அந்த எலிமெண்ட் விடப்பட்டு போகலாம்
ஆகவே முந்தைய உதாரணத்தில் 11 21 31 41 கிடைக்க நாம் இப்படி சொல்லி இருக்கலாம்
டைப் செய்க சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 கோலோன் 5 காமா 0 பின் என்டர் செய்க நமக்கு எலிமென்ட்ஸ் 21 31 41 0 கிடைக்கிறது
நாம் இரண்டு இண்டெக்ஸ் களையும் தவிர்த்தால் நாம் இந்த முனையிலிருந்து அந்த முனை வரை ஸ்லைஸ் ஐ பெறுவோம்
ஆகவே டைப் செய்க சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் கோலோன் 4 காமா 0 பின் என்டர் செய்க ஆகவே டைப் செய்க சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 கோலோன் காமா 0 பின் என்டர் செய்க வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
சி இலிருந்து எலிமென்ட்ஸ் 23 24 காமா 33 34 ஐ பெறுக
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
டைப் செய்க தே கமாண்ட்க் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 கோலோன் 3 காமா 2 கோலோன் 4 இது தேவையான எலிமெண்ட் களை தரும்
இப்போது நமக்கு மேல் இடது கால் பகுதி இமேஜ் தேவை
நாம் இதை எப்படி செய்வது
நமக்கு இமேஜ் இன் ஷேப் 300 என்று தெரியும்
ஆகவே நமக்கு முதல் 150 ரவ்ஸ் மற்றும் முதல் 150 கோலம்ன் கள் தேவை
Icolon 150 காமா கோலோன் 150 நமக்கு மேல் இடது கால் பகுதி இமேஜ் ஐ தருகிறது
ஆகவே டைப் செய்க இ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் கோலோன் 150 காமா கோலோன் 150 பின் என்டர் செய்க நாம் யூஎஸ்இ தே இம்ஷோ கமாண்ட் ஆல் கிடைத்த ஸ்லைஸ் ஐ நாம் ஒரு இமேஜ் ஆக பெற்று உறுதி செய்து கொள்ளலாம்
ஆகவே டைப் செய்க இம்ஷோ வித்தின் பிராக்கெட் இ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் கோலோன் 150 காமா கோலோன் 150 பின் என்டர் செய்க வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
இமேஜ் இன் மையத்திலுள்ள சதுரத்தை பெறவும்
தீர்வுக்கு டெர்மினலுக்கு மாறுவோம்
கமாண்ட் ஐ டைப் செய்க ஆகவே இமேஜ் இன் மையத்திலுள்ள சதுரம் கிடைக்கிறது
நம் அடுத்த இலக்கு எளியதொரு வழியில் இமேஜ் ஐ கம்ப்ரஸ் செய்வது
இதனால் படம் வட்டில் எடுத்துக்கொள்ளும் இடம் குறையும் அதே சமயம் படத்தின் தரம் மிகவும் குறையக்கூடாது
ஆகவே டைப் செய்க இம்ஷோ வித்தின் பிராக்கெட் இ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 75 கோலோன் 225 காமா 75 கோலோன் 225 பின் என்டர் செய்க இதில் உத்தேசம் என்னவென்றால் படத்தில் ஒன்று விட்டு ஒன்றாக வரியையும் கோலம்ன் ஐயும் தவிர்த்துவிடுவது
பின் சேமிப்பது
இந்த வழியில் நாம் டேட்டா அளவை நான்கில் ஒரு பகுதியாக சுருக்கிவிடுவோம் ஆனால் காட்சி தரம் வெகுவாக குறையாது
நாம் முதலில் ஸ்ட்ரைடிங் என்பது என்ன என்று அரே சி மூலம் கற்போம்
ஒரு வேளை நாம் ஒற்றைப்படை முதலில் மூன்றாவது ஐந்தாவது என ரவ்ஸ் மற்றும் கொலம்ன்ஸ் களை மட்டும் அணுக நினைத்தால்
நாம் இதை செய்யலாம்
டைப் செய்க சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 0 கோலோன் 5 கோலோன் 2 காமா 0 கோலோன் 5 கோலோன் 2 நாம் இன்னும் தெளிவாக சொல்ல நினைத்தால் சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் கோலோன் கோலோன் 2 காமா கோலோன் கோலோன் 2 இது ரங்கே பங்ஷன் க்கு குறிப்பிட்ட ஸ்டெப் போலவேதான்
001856 001800 இது எலிமெண்ட் களை ஆக்செஸ் செய்யும் போது செய்ய வேண்டிய தாவல் அல்லது ஸ்டெப் ஐ குறிப்பிடுகிறது
ஸ்டெப் ஐ குறிப்பிடாவிட்டால் டிஃபால்ட் வால்யூ ஆக 1 கொள்ளப்படும்
டைப் செய்க சி வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 கோலோன் கோலோன் 2 காமா கோலோன் கோலோன் 2 நமக்கு கிடைக்கும் எலிமென்ட்ஸ் 21 23 0 காமா 41 43 0 | |1826 | வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
பின் வருவனவற்றை பெறுக 12 042 0 12 13 14 0 0 0 சொல்யூஷன் உங்கள் ஸ்க்ரீன் இல் உள்ளது இப்போது நமக்கு ஒரு அரே வை ஸ்ட்ரைடு ஓவர் செய்யத்தெரியும்
நாம் இ இல் படத்தில் ஒன்று விட்டு ஒரு ரவ்ஸ் மற்றும் கொலம்ன்ஸ் ஐ விட்டுவிட முடியும்
இந்த இமேஜ் ஐ பார்க்க நாம் சொல்வது இ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் கோலோன் கோலோன் 2 காமா கோலோன் கோலோன் 2 கண்டு குறிப்பிடும் படியாக டேட்டா குறையவில்லை ஆனால் ஸ்கேல் குறைந்துவிட்டது
இதனால் நாம் ஆல்டர்னேட் ரவ்ஸ் மற்றும் கொலம்ன்ஸ் ஐ விட்டுவிட்டது தெரிகிறது
நீங்கள் கவனித்தால் விளிம்புகளுக்கு அருகில் சிறிது ப்ளரிங் இருப்பதை காணலாம்
விளைவை நன்கு காண 4 க்கு ஸ்டெப் செய்யவும்
ஆகவே டைப் செய்க இம்ஷோ வித்தின் பிராக்கெட் இ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் கோலோன் கோலோன் 2 காமா கோலோன் கோலோன் 2 பின் என்டர் செய்க ஆகவே டைப் செய்க இம்ஷோ வித்தின் பிராக்கெட் இ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் கோலோன் கோலோன் 4 காமா கோலோன் கோலோன் 4 இதை முந்தைய கமாண்ட் ஆலும் செய்யலாம்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டுடோரியலில் நாம் கற்றவை 1
ஒனே டைமென்ஷனல் மற்றும் multi டைமென்ஷனல் அரே களை கையாளுதல்
தனித்தனி எலிமெண்ட் களை அவற்றின் இண்டெக்ஸ் நம்பர் களால் அணுக மற்றும் மாற்ற
அரே களின் ரவ்ஸ் மற்றும் கோலம்ன் களை ரோவ் மற்றும் கோலம்ன் நம்பர் களை குறிப்பிட்டு அணுக மற்றும் மாற்ற 4
அரே களை ஸ்லைஸ் மற்றும் ஸ்ட்ரைடு செய்ய
இமேஜ் களை அரே கலுக்குள் புகுத்த மற்றும் அவற்றை கையாள
நீங்கள் தீர்வு காண இதோ சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1கொடுக்கப்பட்ட அரே ஆ array12 15 18 21 எலிமெண்ட் 18 ஐ நாம் எப்படி அணுகலாம்
கொடுக்கப்பட்ட அரே ப் array10 11 12 13 20 21 22 23 30 31 32 33 40 41 42 43 எலிமென்ட்ஸ் 21 22 காமா 31 32 ஐ பெறுக
கொடுக்கப்பட்ட அரே சி array10 11 12 13 20 21 22 23 அரே ஐ மாற்ற சி array10 11 10 11 20 21 20 21 விடைகள் இதோ 1
அரே ஆ இல் எலிமெண்ட் 18 இன் இண்டெக்ஸ் நம்பர் 2
ஆகவே நாம் அதை ஆ ஒஃப் 2 என அணுகலாம் விடை ஆ இன் ஸ்க்வேர் பிராக்கெட் 2
அரே ப் இன் மைய நான்கு நம்பர் களை பெற நாம் சொல்வது ப் ஒஃப் 1 கோலோன் 3 காமா 1 கோலோன் 3ltநோவிக்கிக்ட் 3
நாம் அரே சி இன் எலிமெண்ட் களை மாற்ற ஸ்லைசிங் மற்றும் ஸ்ட்ரைடிங் ஐ பயன்படுத்தலாம்
Ccolon 2 2 colon Ccolon 2 கோலோன் 2 நீங்கள் இந்த டியூட்டோரியல் லை சுவாரசியத்துடன் படித்து பயன் பெற்று இருப்பீர்கள் என நம்புகிறேன்
நன்றி